இப்ப தான் மா கேக்குது உம் book பண்ணியாச்சு மா book பண்ணியாச்சு ஆமா. அது கீழ upper ஆஹ் அதெல்லா select பண்ணிட்டன் அது வந்து Screen கீட்டயா இல்லா மேலயா கீழைய னுஅந்த மாத்ரி லாம் காமிக்குது.

பண்டேன் மா ஆமா.

இல்லா இப்போ வந்து இருக்குறதே பாத்தினா ரெண்டு row மட்டும் தான் free அ இருக்கு. சரி டா சாரி டா இதுக்கு நம்ம direct theatre போய் எடுத்தாலே நம்ம வந்து பாத்தேன நலைக்கு இல்ல இன்னைக்கு night போற படத்துக்கு போரென நம்ம காலைல போய் ticket எடுத்து வச்சாலே போலமே அப்டியே பண்ணலால.

நா show வந்து suppose இப்ப ரெண்டு மணி show க்கு ரெண்டு மணிக்கு போல இந்து மணிக்கு போறேன் ஐந்து அரை show லா உள்ள விடுவங்காளா. அனா அதுல போட்ருக்கேஅப்டி வுடா மாட்டாங்கானரங்கக cancel பண்ண வந்து amount வராதாமே. இப்போ bus லாம் பண்ணானோ நம்மளுக்கு amount ல amount ஆ பாதி amount வருமே.

அனா அது நாலும் நம்ம போக முடியலன்னு வீட்ல பாகத்து வீட்ல யாராவது இல்லா friends டா கொடுத்தாவது அவனா ஆவாது போய் பாத்துட்டு வருவானுக ஒ online லா sale பண்ணிக்கலாமா. உம்

ஒ ஆமா ஆமா புரிஞ்சிருச்சு இது வந்து online லா save பண்ணிட்டு. இப்போ book பண்ணிட்டு நம்ம தான் போனும் இல்லேல்ல யார்வேனுனாலும் போலன்ல இந்த ticket லா. ஒ இப்போ நம்ம book புக் அந்த ticket ஆ whats app லா அனுப்சுவிட்டாலே போதும், இல்ல அந்த link ஆ அனுப்பிவிட்டாலே அவுங்க open பண்ண அவுங்களுக்கு வந்தரும் அவுங்க எப்டி வேணுன போய்க்கலாம்.

Okay okay என்னா train லாம் book பண்ண கூட aadhar cardbus லாம் பண்ண கூடா aadhar card எல்லாமே கேக்கும்.

மா normal தான் மா போட்ருக்கேன். Normal தான் போற்றுக்குகேன் VIP லாம் நம்ம கிடையாது மா normal ஏ போதும்.

ஆஹ் back ல அதும் ரொம்ப back லா பின்னாடி போயிட்டு இப்ப seat exist லாம் போனோம்னா ticket ஏ இரண்னுதம்பது ரூபா வருது. ஆஹ் அது தான் view க்கு காக தன் பின்னாடி ticket உம். முன்னாடி இருந்து நம்ம கிட்ட இருந்து பாக்கற மாத்ரி இருக்கும் கழுத்து வலி வேற வந்திரும். பின்னாடி இருந்து பாத்த நம்ம comfortable ஆ உக்காந்து jolly ஆ பாக்கலாம் கத்தெல்லாம் dance ஆடலம். நா லாம் எப்போம்மே night show தானா போவோம். night show லா maximum யாருமே வர மாட்டாங்க theatre கொஞ்சம் free யா தான் இருக்கும். அது வந்து உடனே போக மாட்டோம் இப்பா ஒரு படம் வந்த்றுகுன்னா ஒரு வாரம்கழிச்சு தான் போனோனா அப்ப எல்லாமே பாத்திருப்பாங்க maximum. இந்த Beast KGF லாம் எப்டின்னு தெரியலா நாங்க இது வரைக்கும் போனது எல்லாம் முன்னாடி பழைய படம் தா

ஹம் இப்ப நம்ம mall லாம் வந்து popcorn இது மாத்ரி எல்லாம் உள்ள வாங்கிட்டே போகமுடியாது? படம் interval விட்ட தன் வாங்கிட்டு போக முடியும். ஹம் தண்ணி மட்டும் தான் allow பண்றாங்க . அதும் நம்ம எடுத்திட்டு போறது குட கிடையாது அதா வாங்கி band போட்டு வச்சிராங்க.

ஆமா ஆமா பாத்தேன் என இப்போ வந்து mall லே water bottle எடுத்துட்டு போனாலே அது வந்து வெளிய rubber band போட்டு வாங்கி வெச்சுகரன்கோ? அங்க அவனுங்க என்ன கொடுக்ரன்களோ அதான்தரங்கோ. ஹம் அனா normal theatre லாம் வந்து பாத்தி நா படம் ஆரம்பிக்கிது முண்ணாடி நம்ம என்ன வேணும் நா வாங்கி வச்சுட்டு அப்டியே உள்ள போயிரலாம். அது தன் சொல்றேன் theatre லாம் நறைய இருக்கும் படைச்சு வெடிபங்கா பால் அபிஷேகம் இருக்கும். Theatre லாம் வந்து screen வந்து படம் ஆரம்பிக்கறதுக்குல தேங்கா பூஜை எல்லாம் காமிப்பனுங்க கற்பூரம் எல்லாம் காமுச்சு.

Case எதாவது இருக்க என்ன theatre dance ஆடுன. அனா ஊமா படம் பாக்கற மாதிரி இருக்கும் எனக்கு கத்துவோம் அனா படத்துக்கு வரப்போ கத்துவோம் வேற எதுமே இருகாது இதே வந்து normal theatre நா நீ படமே பாக்க முடியாது full ஆஹ் enjoyment ஆ தன் இருக்கும்.

ஹம் என்ன free service.

Free service நா என்ன குடுப்பாங்க ரா food ஆ?

குடுத்துட்டேன் book பண்டேன் மா book பண்ணதும் link வந்த்ருச்சு. இல்லா இல்லா எல்லாமே பண்ணிட்டேன் மா ticket ஏ book பண்ணிட்டேன் மா link வாந்த்ருச்சு அந்த link open பண்ணா ticket உம் வந்த்ருச்சு அதெல்லாம் share பண்ணியாச்சு. அஹ் அன்ன என்ன நம்ம direct ஆ போன theatre theatre ஆ அலையணும் இந்த theatre இல்லா அந்த theatre இது நா easy ஆ இருக்கு. எந்த theatre லா ticket இருக்கு ஆமா ஆ. இதுல என்ன ஒரு benefit நா நாமள்ளுக்கு வந்து பாத்துங்கீனா இதுவீட்ல இருந்தே பண்லாம் இது போலென வந்து ticket ஒன்னு waste ஆய்டும். அது ந நம்ம பசங்களா கூட அனுப்சுவிற்றலாம் கைல குடுது கூட அனுப்சுவிடலாம். Online லா sale பண்ணலாம் அந்த timing க்கு அது இருக்கணுல முக்கா வாசி இதுல நம்ப முடியல.

ஹம் ஆமா என்ன எனக்கு தெறிச்சு இது simple நா நம்ம உக்காந்த இடத்துல இருந்து என்ன theatre எல்லாத்தையும் choose பண்ணி நம்ம பாத்துக்கலாம். அது theatre ஏ என்ன theatre நு நம்மலுக்கு தெரியாது. போய் போய் அலையனும் Ticket காக இந்த theatre இல்லேன்னு அந்த theatre னு அலைஞ்சிட்டு வரணும்.

அஹ் okay

ஆமா ஆது தா பண்ண முடியும் cash on delivery இது கிடையாது இதுல ஆமா ஆமா. ஆமா ஆமா.

ஆஹ் இல்லாம வேற ஏதும் doubt இல்லமா இனிமே இத பாத்துக்கிறேன் நீ இந்த மாத்ரி போய் உனக்கு experience எத இருக்க?

ஹம் ஒ அப்டி யா?

theatre தான் நல்லாயிருக்கும் mall லா waste நீ சொல்றமாதிரி.

சரி மா பாரு மா நா வந்தேனா சொல்றேன் பாக்கலாம் நீ கூடிய சீக்கிரத்துல KGF போயிட்டு review சொல்லு. Okay கண்டிப்பா okay bye மா எல்லாத்தையும் நானும் கேட்டேன்னு சொல்லு enjoy பண்ணு life ஆ Hello Hello ma'am நாங்க a m general hospital ல இருந்து பேசுறோம். Okay ma'am வந்து அப்போ two days முன்னாடி வந்து உங்க hospital க்கு வருவோம். அப்டினு சொல்லிட்டு நாங்க கேட்டுருந்தோம். ஓ. அப்டியா ma'am இப்போ doctor வந்து rounds போயிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் busy ஆ இருப்பாங்க ma'am நீங்க வந்து two days கழிச்சி வந்தா பாக்கலாம் mam doctor அ. two days அப்பறம் தான் ஆஹ் three days முன்னாடி நாங்க வந்து கேட்ருந்தோம் ஆனா வந்து இன்னைக்கு வர சொல்லிர்ந்தாங்க doctor. ஓ அப்டியா ma'am ஆனா doctor இப்போ வந்து operation theater ல இருக்காங்க ma'am so உங்களுக்கு என்ன பாக்கனும்? அஹ் ma'am வந்து இது எங்களுக்கு dental care இது dental care hospital தான ma'am? ஆமா ma'am இது dental hospital தான் ஆனா வந்து dental hospital doctor மட்டும் இல்ல ma'am நிறைய doctor இருக்காங்க operation லான் பண்றது எல்லா facilities ம் hospital ல உண்டு ma'am உங்களுக்கு வந்து dental உங்களோட mouth பாக்கணுமா?

அப்றம் வந்து பல்லும் அதே மாதிரிதான் எனக்கும் என்னோட அண்ணாக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ரொம்பவே பல்லு கூசுது. எதுமே strong ஆ நிக்க மாட்டிகிது வேற clean லாம் பண்ணனும் mouth ஆ. ஓ okay ma'am நீங்க வந்து hospital நீங்க எந்த time வரிங்களோ doctor வந்து உங்கள treatment பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு னு சொல்லுவாங்க okay ங்களா?

ஆமா ma'am இங்க வந்து எல்லா doctor வந்து dental கு மட்டும் இல்ல ma'am எல்லா விதமான எந்த எந்தெந்த part க்கு எல்லாத்துக்குமே doctor இங்க இருக்காங்க ma'am so dental க்குனு போது doctor dental doctor வந்து இல்ல ma'am இன்னைக்கு வந்து வரல. அவங்க வந்து வெளிய tour போயிருக்காங்க ma'am so நீங்க வந்து two days கழிச்சி வந்திங்கனா பாக்கலாம் ma'am. Okay ma'am okay அப்புறம் எந்த மாதிரி facilities லாம் அங்க இருக்கு ma'am Ma'am facilities வந்து இங்க எல்லாமே உண்டு ma'am scan பண்றது அப்புறம் வந்து உங்களோட mouth ல வந்து என்ன விதமான எங்கலாம் damage இருக்கு எல்லாமே பாத்து அவங்க clear பன்னிர்வாங்க ma'am. Detail ஆ சொன்னிங்கனா கொஞ்சம் நல்லார்க்கும் என்னென்ன types ஆ நீங்க வந்து எங்கள வந்து handle பண்ணுவிங்க அப்டிலாம் வந்து நீங்க சொன்னிங்கனா கொஞ்சம் நல்லார்க்கும் ma'am Ma'am உங்களோட teeth ஆ பாத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு உங்களுக்கு teeth இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி treatment பண்ணுவாங்க okay வா ma'am Okay ma'am ஆனா வந்து நிறைய நீங்க இப்போ எனக்கு வந்து hospital னு தெரிஞ்சது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் என்னனா பல்லு வந்து lite ஆ ஆடிட்டே இருந்துச்சுனா போய் பாகனும் அப்டினு ஒரு mouth

அதான் வந்து இன்னும் நீங்க கொஞ்சம் எந்த மாதிரியா இருக்குறது அப்டினு சொன்னிங்கனா நாங்க அதுக்கு அதுக்கு ஏத்தமாரி வேற எதுவும் உங்க hospital க்கு வர மாதிரியே பாப்போம் ல. Ma'am இங்க வந்து dental க்கு famous ஆனா doctor ma'am so வந்து உங்களுக்கு உங்களோட teeth ஆ பாத்துதான் ma'am எந்த மாதிரி இருக்கு அப்டின்னு பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி treatment பண்ணுவாங்க ma'am hello

அஹ் hello ma'am உங்களோட teeth வந்து எந்த மாதிரி damage ஆ இருக்கு னு பாத்துட்டு அதுக்குனு உங்க mouth ஆ xrey லாம் பண்ணுவாங்க ma'am பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி தான் treatment பண்ணுவாங்க okay வா. ஆஹ் okay ma'am ஆனா வந்து இன்னும் நீங்க இதோட கொஞ்சம் details ஆ சொன்னிங்கனா எனக்கு வந்து useful ஆ இருக்கும் அப்டினு நினைக்குறேன் எந்த மாதிரி teeth இப்போ வந்து

ஆமா ma'am எல்லாமே இங்க உண்டு mam அது தான் எந்தெந்த மாதிரி சொன்னிங்கனா நல்லார்க்கும் அப்டினு நினைக்குறேன்.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 Okay ma'am okay ஆஹ் ஆஹ் அப்பறம் வந்து உங்களுக்கு teeth வந்து damage ஆ இருக்கு அப்டினா அதுக்கு scan பண்ணி பாத்துட்டு உங்க teeth ல எதாவது problem அந்த மாதிரி இருந்துதுனா அதாவது disease அந்த மாதிரிலாம் வந்துச்சுனா அதுக்கும் treatment பண்ணுவாங்க ma'am

Okay ma'am அதுக்குள்ள வந்துட்டு அஹ் இப்போ வந்து பல் check பண்ணனும் அப்டினு சொல்லுவாங்களா அந்த time லலாம்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 வந்து என்னோட ஒரு ரெண்டு பல்லு வந்து ஒரு sports ல கலந்துகிட்ட time ல வந்து ஒடஞ்சி போச்சி அது வந்து அத நான set பண்ணனும். ஒடன்சிட்டா ma'am அப்போ உங்களுக்கு வந்து பல் check பண்ணனும் அப்டிதானே mam Full ஆவே damage ஆகல ma'am ஒரு பாதி மட்டும். அது நீங்க வந்து அந்த பல் நீங்க treatment வரும்போது doctor வந்து உங்களோட teeth ஆ பாத்துட்டு எந்த மாதிரி இருக்கு னு பாத்துட்டு injection

இப்போ அந்த பல்ல ஆமா ma'am பல்லு க்கு வந்த injection லான் போடுவாங்க போட்டுட்டு வந்து என்ன மாதிரி பல்லு எடுக்கணுமா இல்லையா னு பாத்துட்டு அப்புறம் பல்லு set பண்ணுவாங்க ma'am பல்லு set பண்ற அப்போ ரொம்ப pain ஆ இருக்குமா ma'am? என்னனா ஆஹ் இப்போ எதுமே நம்ம வந்து doctor கிட்ட கேக்க முடியாது ஏனா அவங்க வந்து அத வந்து ஒரு தொழில் ஆவே பண்ற அப்போ அவங்க வந்து அவங்க கிட்ட எந்த ஒரு doubt ம் கேக்குறதுக்கு ரொம்பவே. இதா இருந்துச்சி அன்னைக்கு எதுமே detail ஆ கேக்க முடில அதனால கேக்குறேன் என்னனா இப்போ பல்ல லாம் check பண்ணுவாங்க ல அப்போ ரொம்பவே அது வந்து எப்டி ma'am strong இருக்காதா ma'am அது வந்து ஒரு natural ஆ ஒரு.

Ma'am உங்களோட mouth அந்த எந்த size ல இருக்கு னு பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் ma'am உங்களோட teeth ஆ வந்த set பண்ணுவாங்க so நீங்க எந்த எதுக்கும் பயப்பட. ஒ பல்லு shape எல்லாம் பல்லோட shape லாம் வந்து நீங்களே own ஆ வெப்பிங்களா இல்லனா நம்மளோட பல்லுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து. உங்களோட பல்லுக்கு ஏத்த மாதிரி தான் mam வெப்பாங்க நீங்க வந்து நீங்க அதுல treatment பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் ma'am எந்தெந்த shape ல உங்க பல்லு இருக்கு னு பாத்துட்டு உங்களோட face க்கு ஏத்த மாதிரி தான் ma'am பல் set பண்ணுவாங்க so நீங்க அதுனால பயப்பட வேண்டாம் நீங்க வந்து ஒரு. Two days க்கு அப்பறம் வந்தீங்கனா doctor இருப்பாங்க நீங்க அவங்கள பாக்கலாம்.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 ஆமா ma'am வந்து ஆமா clip போடரதுக்குனு age limit உண்டு ma'am நீங்க பதினெட்டு வயசுக்கு அப்பறம் தான் clip போடுவாங்க.

அப்போதான் shape shape வந்து correct ஆ வருணு சொல்லிட்டு அப்படி போடுவாங்க. Ma'am okay அதுவும் அந்த time ல வந்து எங்களால போட முடில்ல இப்போதிக்கு பல்லுல clip போடணும் அப்படினு நெனசிக்குட்டு இருக்கோம். அனா வந்து doctor ட்ட அதெல்லாமே கொஞ்சம் தெளிவா கேக்கமுடியாது ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு பல் damage வேற. இந்த டை இந்த time ல வந்து பல்லுல clip போடலாமா உங்ககிட்ட கொஞ்சம் கேக்கணும் கேட்டுட்டு.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 வந்து இங்க நிறைய நிறைய பேரு இருக்காங்க நல்ல ஒரு result கேடச்சிருக்கு. நீங்க எதுவும் இப்போ dental care இப்போ dental குள்ள எல்லா பிரச்னையும் நீங்க solve பண்ணுவீங்க problem இல்ல அனா அதுக்குள்ளே medicines எல்லாமே நீங்களே provide பண்றது மாதிரி இருக்கா இல்ல நாங்க வந்து வேற ஏதாவது எடத்துல போய் அதோட medicine இல்ல ma'am நீங்க வந்து medicine அந்த மாதிரி இதுக்கு எதுக்குமே வேற இடம் போகவேண்டாம் ma'am எல்லாமே எங்களோட hospital ல கிடைக்கும் எல்லா medicine னுமே teeth க்கு இருக்கு. உங்களோட teeth வந்து clean பண்ணனுமா ma'am? எந்த மாரி நீங்க அந்த மாரி நீங்க பண்ணி.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

Sir ஓட ஒரு advertisement பாத்தோம் வெளிய வரப்போ ஒரு ad வந்து வெளிய வந்து paste பண்ணிருந்தாங்க அதுல தான் வந்து ஒரு ரெண்டு மூணு number வந்து கீழ போட்டுருந்தாங்க so அதுலதான் உங்க number வந்து எடுத்து full details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

பண்ணுவாங்க பண்ணிட்டு scan பண்ணி உங்களோட உங்களோட mouth அ வந்து நல்ல இது நல்ல clean பண்ணி நல்லா அழகாட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்களுக்கு problem problem இருந்தாலும் சரிதான் நல்லா clean பண்ணி clear ஆ பண்ணி தருவாங்க ma'am எங்க hospital ல. ஒரு நாள் வந்து trip போற time ல தான் நாங்க வந்து திருநெல்வேலி side அங்க trip போற time ல தான் உங்களோட dental care அ பாத்து number அ வாங்கிட்டு வந்தன். உங்களோட branch இருக்கறது திருநெல்வேலி ல மட்டும் தான் இருக்கா? இப்போ கன்னியாகுமாரி side ல.

இப்போ கன்னியாகுமாரி side ல எதாவது ஒரு உங்க branch இருந்துச்சுன கூட நான் அங்க போனு இல்லையா திருநெல்வேலி வரைக்கும் வரது ரொம்ப ரொம்ப travel இப்போ நாங்க இப்போ நான் கொஞ்சம் ஆஹ் busy ma'am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

சென்னை இருந்தது என்னோட branch வந்து மதுரை, கன்னியாகுமாரி, அப்பறம் வந்து ஹம் அந்தமாரி எல்லா இடதுளையுமே இருக்கு ma'am எங்களோட branch உங்களுக்கு வந்து. வந்து கன்னியாகுமாரி வரைக்கும் வரமுடியாது அப்படினா நீங்க திருநெல்வேலிலையே கூட treatment பாக்கலாம் ma'am அங்கயும் எங்களோட branch இருக்கு. okay ma'am okay இப்போ வந்து எந்த இடம் சொன்னீங்க கன்னியாகுமாரி ல கன்னியாகுமாரி branch இருக்கா உங்களுக்கு? ஆமா ma'am கன்னியாகுமாரி லவந்து நாகர்கோயில் அந்த இடத்துல இருக்கு. நாகர்கோயில் ல கேட்டார். அந்த side ல எங்களோட branch இருக்கு ma'am. உங்களுக்கு அங்க வேணுனா கூட நீங்க வந்து treatment பண்ணலாம் ma'am எல்லா இடமும் நல்ல treatment

ஆஹ் okay ma'am கோட்டார் இரநூற்றி இருப்பதி.

செட்டி street

ஆஹ் okay ma'am okay ma'am ரொம்ப thanks ma'am plus ஏதாவது doubt னாலும் வந்துட்டு உங்க number கே contact பண்லாம்ல இப்போ நீங்க வேற branch க்கு வேற branch details என்ட தந்துருக்கீங்க உங்கள contact பண்ணனும் hospital ல உள்ள யாரையாவது contact அங்கலாம் நான் யார ma'am contact பண்றது.

நீங்க call பண்ணீங்கல ma'am இந்த number க்கு whatsapp ல நீங்க detail ஆ அனுப்பி வைக்கலாம் mam okay வா ma'am எந்த விதமான doubt ஆ இருந்தாலும் சரி மா இந்த number க்கு நீங்க அனுப்பி வச்சிங்கனா நாங்க அது வந்து என்னனா பண்ணி உங்களுக்கு நாங்க return message

இல்ல ma'am அதுனால ஒரு problem மும் இல்ல நீங்க வந்து போறதுக்கு முன்னாடி token நீங்க வாங்கிடீங்கனா உங்களுக்கு வந்து doctor அ பாக்குறதுக்கு கொஞ்சம் easy யா இருக்கும் okay வா mam? ஏன்னா நிறைய பேர் வந்து token வாங்காம late ஆயிதான் அவங்க doctor அ பாக்குறாக சில பேர் பாக்காம கூட இருந்துருக்காங்க ரொம்ப late ஆனதுனால. ரொம்ப famous ஆன doc doctors so உடனே பாக்குறது கஷ்டம் ma'am so நீங்க வந்து token வாங்கிடீங்கனா ஒடனே பாத்துரலாம் ma'am okay ma'am அனா திருநெல்வேலி ல hospital ல token தான் என்ட இருக்கு இப்போதைக்கு இப்போ branch இருக்குனு சொன்னதுனால இப்போ நாங்க அந்த hospital போறமாதிரி இருந்தா இந்த token use பண்ணி உள்ள போகுடாதுள்ள போலாமா போககூடதா அப்படினு ஒரு doubt என்ன ma'am என்ன திருநெல்வேலி hospital ல உள்ள token தான் இப்போ என்கிட்ட இருக்கு இப்போ நான் வந்து கோட்டார் ல உள்ள hospital போனுன்னா இந்த token அ வச்சி உள்ள போலாமா permisson தருவாங்களா? இல்ல ma'am இது வந்து ஒவ்வொரு எடத்துக்கும் ஒவ்வொரு token ஒவ்வொரு hospital ம் ஒவ்வொன்னு குடுக்குறாங்க mam so நீங்க அங்க உள்ள token அ வச்சி இங்க போக முடியாது ma'am இதுக்குனு நீங்க token வாங்கி தான் போகனும் இப்போ நீங்க normal கன்னியாகுமாரி ல normal அந்த hospital போனீங்க அப்படினா அங்க token தரத நீங்க use பண்ணிக்கலாம்.